அந்த போட்டோல அந்த லைட் அந்த சீலிங்ல லைட் எல்லா பிக்ஸ் பண்ணி ரொம்ப டிசைனா வச்சிருக்காங்க.

இந்த போட்டோல என்ன சொல்லிருக்காங்கன இது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் .

ஒரு ஒரு அண்ணன் வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க.

அந்த சைட் பில்டிங்ஸ்லாம் இருக்குது.

ஆ அப்புறமா இதுல ஒரு ப்ளூ கலர் டி ஷர்ட் ஷர்ட் போட்டு ஒரு ஆள் நிக்கிறாங்க.

ஆ ரைட் சைடு டோர் இருக்குது.

சர்ச்ல ஒயிட் கலர் பெயிண்ட் வெச்சிருக்காங்க.

சர்ச் ஃபுல்லா வேற டெக்கரேஷன்ஸ் சீரியல் டெக்கரேஷன் எல்லா இருக்குது.

அப்ரோ எம்_எஸ் சாரீஸ்னு எழுதியிருக்காங்க அப்புறமா ஒரு ஆள் பைக்ல போயிட்டருக்காரு.

அதுல ஒரு சேர் இருக்குது.

அ மேல சீட் போட்ருக்காங்க.

இந்த போட்டோல என்ன இருக்குன்னா ஒரு கார் இருக்கு அது வந்து ஒரு யூ டூப் இருக்க காரு யூ டூப் ஸ்பீக்கர்ல ஒட்டிற்கு.

இந்த ஃபோட்டோல என்ன குடுத்துருக்காங்கன்னா மீன் எல்லாம் நறைய இருக்குது.

குளத்துக்கு பக்கத்துல வந்து வீடு இருக்கு.